அவுங்களுக்கு பேக் சைடுல ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு.

இது ஒரு ஹோட்டல் இதுல நெறய டேபிள் அண்ட் சேர்ஸ் இருக்கு.

இங்க இருக்கிற ஒரு டேபிள் மேல கிரீன் கலர் ட்ரே வச்சிருக்காங்க.

இது ஒரு ரோட் சைட்ல ஒரு சின்ன மிரர் இருக்கு.

ரோட் சைட்ல நெறைய செடிங்க இருக்கு.

அங்கிருந்து தூரத்துல ஒரு மௌண்டைன் தெரியுது.

இந்த பிளேஸ்ல கொஞ்சம் பேரு நின்னுட்டு இருக்காங்க.

அவங்க கைல ரெண்டு பெரிய பேனர் புடிச்சிருக்காங்க.

இந்த சர்ச்க்கு ஃபுல்லா சீரியல் லைட் செட்டிங் போட்ருக்காங்க.

அதுல ஒருத்தர் மொபைல் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு.

இது ஒரு ரெஸ்டாரன்ட் நறைய டேபிள் அண்ட் சேர்ஸ் இருக்கு.

சைடுல ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்க.

நெறையா லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

என்ட்ரன்ஸ்ல ஒரு டூ வீலர் பார்க் பண்ணிருக்காங்க.

கடைக்குள்ள நெறைய சாக்லேட் பாட்டில்ஸ் இருக்கு.

அங்க இருக்கற ரேக்ல நெறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அடிக்கி வச்சுருக்காங்க.

இந்த ஷாப்ல ஒரு மிரர் இருக்கு.

சென்டர்ல இருக்கிற டேபிள் மேல ஒரு பௌவுள் இருக்கு.

இது ஒரு பள்ளிவாசல் ஒயிட் வித் கோல்டன் கலர்ல பெயின்டிங் பண்ணிருக்காங்க.

இந்த பள்ளிவாசலோட டோர் ஓப்பன்ல இருக்கு.

லெஃப்ட் சைடுல ஒரு ஐஸ் கிரீம் கட இருக்கு.

இந்த இடத்த சுத்தி நெறையா மரங்கள் இருக்கு.

எண்ட்ரன்ஸ் ஃபுல்லா நறைய ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இந்த சர்ச்ச சுத்தி நெறைய ட்ரீஸ்ஸிருக்கு .

சென்டர்ல ரெட் கலர் கார்பெட்ல கொன்சம் பேர் நடந்து வந்துற்றுக்காங்க.

என்ட்டிரன்ஸ்ல ஒரு பெரிய புளூ கலர் கேட் இருக்கு.

இந்த பில்டிங்குள்ள நெறைய பூச்செடி வெச்சிருக்காங்க.

இது ஒரு மார்க்கெட் இதுல நெறைய கடைங்க இருக்கு.

இது ஒரு ஜிம் ஃபுல்லா வொய்ட் கலர் பெயிண்டிங் பன்னிருக்காங்க.

இந்த ஜிம்ல வொர்க்அவுட் பண்றதுக்கு நெறைய எக்யூப்மென்ட்ஸ் இருக்கு.

சைட்ல ரெண்டு பெரிய விண்டோஸ் இருக்கு.

ஒரு ஃபயர் எக்ச்டிங்ஷர் வால்ல இருக்கு.

இந்த பிளேஸ்ஸ சுத்தி கொஞ்சம் பில்டிங்ஸ் இருக்கு.

இது ஒரு ஷாப் இதுல நெறயா ரேக்ஸ் இருக்கு.

சைட்ல ஒரு சின்ன சேர் இருக்கு.

இந்த கோவிலுக்கு போறதுக்கு நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு.

இது ஒரு ஜிம் நெறைய லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.